சரி okay okay இல்ல இப்போ சமச்சீர் board அந்த இதெல்லாம் கூட நிறைய change பண்ணிட்டே இருக்காங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி change பண்ணதுல இருந்து education system நிறைய change ஆயிட்டே இருக்கு soCBSE போடலாமா matriculation போடலாமா அதுவே நாங்களே யோசிச்சுட்டுதான் இருக்கோம், சரி போடுறதும் போடுறோம் எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து படிச்சதுங்க அப்படின்னா கொஞ்சம் useful ஆ இருக்கும்ல பத்திரமா போயிட்டு வருங்க இல்லை யாராவது கூட்டிட்டு போனா கூட பார்த்துப்பாங்க அதனால எந்த ஒரு விஷயமும் இருக்காதுன்றதுக்காகதான் உங்கள்ட்டயும் ஒரு idea கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு call பண்ணேன் இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் செயின்ட் ஜேம்ஸ்ல படிக்கிறாங்க CBSE ன்னாலும் செயின்ட் ஜேம்ஸ் academy ஒண்ணு பக்கத்துல இருக்கு ஆஹ் அதான் செயின்ட் ஜேம்ஸ் academy ல சேர்க்க போறீங்களா இல்லை வந்து இதுல matriculation ல சேர்க்க போறீங்களா உங்களுக்கு எது best ஆ இருக்கும்னு நீங்க யோசிச்சு idea பண்ணியிருக்கீங்க இல்ல matriculation தான் சேக்கலானு இருக்கே அதா கொஞ்சம் easy ஆ இதா இருக்கும் படிக்கிறதுக்கும் பிள்ளைகளுக்கு hello எவ்வளவு fees வருது என்ன அதெல்லாம் ஏதாவது கேட்டீங்களா விசாரிச்சு வச்சிருக்கீங்களா matriculation ன்னா எவ்வளவு வருது CBSE ன்னா எவ்வளவு வருது அப்டினு

ஒரு வருஷத்துக்கா இல்லை ஒவ்வொரு sem க்கா இல்ல இல்ல வருஷத்துக்கு இப்ப academy க்குனு பார்த்தா இப்ப முப்பத்தெட்டாயிரம் கட்டறாங்க என் தங்கச்சிக்கு

அஹ் சொல்லுங்க கேக்குதா உங்களுக்கு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

இல்ல matriculation லயே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இல்ல புரியலை நீங்க பேசுறது எதுவுமே கேட்கலை matric லயே சேக்கலாம்ன்னு சொல்லியிருக்காங்க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

ஆமா கண்டிப்பா ஏன்னா இப்ப நல்லா படிச்சா மட்டும்தான் பின்னாடி நல்ல ஒரு position க்கு போக முடியும் college னாலும் எது சேர்க்கிறதுனாலும் அதுங்களும் வந்து கஷ்டப்படாம இருக்குங்க இப்ப ஒரு சில இதுல தமிழ் மட்டும் importance தர்றாங்க ஒரு சில இதுல இங்கிலிஷ் மட்டும் குடுக்கறாங்க ஆனா வந்து தமிழ், இங்கிலிஷ், ஹிந்தி இது மூணுமே வந்து நல்லா தெரிஞ்சாதான் இப்ப இருக்க situation ல வந்து next next move on ஆகி ஒரு பெரிய level க்கு போக முடியும் எங்க work போனாலுமே இந்த மூணு language compulsory தேவை நம்ம சும்மா சாதாரணமா work பண்ண போறது இல்லல்ல படிச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னுதான் நினைப்போம் அப்படின்றப்ப நல்ல ஒரு language knowledge இருந்தா மட்டும்தான் வந்து next next move on ஆக முடியும் அதுக்காகதான் வந்து சரி அப்படின்னுட்டு நாங்களுமே யோசிச்சோம் CBSE லயே போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஓ CBSE ல சேக்கப்போறீங்களா

CBSE ல சேர்க்க போறீங்களா நீங்க ஆமா CBSE ன்னா கொஞ்சம் useful ஆ இருக்கும் பிள்ளைங்க ஆஹ் education நல்லா இருக்கும் கொஞ்சம் quality ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பா~ நம்ம வந்து join பண்ணி பார்ப்போம் அது நல்லா படிச்சதுங்க பிள்ளைங்க okay அப்படின்னா அதுல போடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு fifth க்கு அப்புறம் மறுபடியும் வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா matriculation ல மாத்திரலாம் first அதுங்க skill அ வந்து எப்படி develop பண்ணிக்குதுங்க அதுங்களுக்கு எது பிடிச்சிருக்கு sports ல interest இருக்கா இல்ல studies ல interest இருக்கா இல்ல க்கு வேற எதாவது extra curricular activities ல interest இருக்கா அப்படின்றதை வந்து நம்ம கண்டிப்பா பாக்கணும் அத first check பண்ணாதான் நம்ம வந்து அதை base பண்ணி கொண்டு போக முடியும் இப்ப சச்சின் டெண்டுல்கர் அந்த இவங்க எல்லாம் எடுத்துக்கோங்களேன் தோனி அவங்க எல்லாம் வந்து education ல வந்து ரொம்பவே low ஆ இருப்பாங்க but வந்து sports ல high ஆ இருப்பாங்க இதே வந்து நல்லா படிச்சிருந்து twelfth ல first mark அப்படி இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் normal லா ஒரு college ல போய் படிச்சுட்டு வந்திருப்பாங்க படிச்சு முடிச்சுட்டு அவங்க வேலை பார்த்து வாங்குற சம்பளத்தை விட இப்ப sports ல வந்து அவங்க அதிகமான salary வந்து earn பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்ப இரண்டு பேர்ல இருந்து பார்க்கும் போது யார் வந்து best உ நமக்கு யார தெரியும் அந்த twelfth முடிச்சுட்டு சும்மா சாதாரணமா ஒரு course எடுத்து படிச்சேன் அந்தப் போனா எல்லாத்துக்கும் தெரியுமா சச்சின் டெண்டுல்கர் தோனி இவங்க எல்லாம் தெரியுமா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 அத base பண்ணி கொண்டு போகலாம்ல அதுக்காகதான் நாங்க வந்து சரி CBSE ல போடுவோம் அது படிச்சு மேல வந்து okay set ஆயிரும் அப்படின்னா ஒரு doctor ஓ இல்ல engineer ஓ ஏதோ ஒரு நல்ல posting ல வந்து எது best ஆ இருக்கும்ன்றத அதை choose பண்ணிக்கட்டும் அவளாவே அப்படி இல்ல sports தான் வருது அப்டினா sports எது பிடிச்சிருக்கு எதுல interest பாத்துட்டுதான் பிள்ளைங்களை எப்போதுமே நம்ம வந்து கொண்டு போகணும் நமக்கு பிடிச்சதை போய் பிள்ளைங்ககிட்ட திணிக்கக்கூடாது நீ படிக்கலை ஒழுங்கா படி அந்த பிள்ளை நல்லா படிக்கிற நீ படிக்கிறதா அதெல்லாம் சொல்லி waste அதுக்கு என்ன வருதோ அந்த விஷயத்த அது நல்லா பண்ணும் என்ன சொல்றீங்க அதனாலதான் வந்து சரி இப்போதைக்கு CBSE ல போட்டு நம்ம check பண்ணுவோம் நல்லா படிச்சு okay skill ல develop பண்ணிக்கிட்டா இதுல படிக்கட்டும் அப்படி இல்ல அப்படின்னா வந்து sports இல்லாட்டி extra curricular வேற ஏதாவது activities எது interested ஆ இருக்கோ அதுல போய் join பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம் நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க இல்லை நீங்க சொல்றது correct உ தான் ஆனா அதே அந்த school ல matriculation லயுமே அதே இங்கிலிஷ் knowledge உ communication இது எல்லாமே நல்லாதான் இருக்குன்னு சொல்றாங்க hello hello

இல்ல நீங்க பேசுறது கேக்கமாட்டிக்குது இப்ப மாதிரிதான் எனக்கும் அப்பப்ப சுத்தமாவே கேட்க மாட்டேன்னுது அதனாலதான் சொல்றேன் கொஞ்சம் sound ஆ பேசுங்க நீங்க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

hello hello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

hello hello hello

இல்ல இது செயின்ட் ஜேம்ஸ் matric லயுமே இங்கிலிஷ் knowledge communication இது அதெல்லாம் நல்லா இருக்குன்னுதான் சொல்றாங்க

அதனால அங்கேயே சே~ சேத்து பாக்கலாம் பிள்ளைங்க எப்படி படிக்குது என்னன்னு அப்படின்னு வீட்டுல சொல்லியிருக்காங்க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 அந்த மாதிரிதான் அண்ணாவும் நானும் வந்து matriculation ல படிக்கவும் சரி பிள்ளைங்களை வந்து CBSE ல போடுவோம் நான் அடிக்கடி feel பண்ணுவேன் என்னையும் CBSE ல படிக்க வச்சிருக்கலாலம்மா ஏன் matriculation ல படிக்க வச்சீங்க அப்படின்னு எங்க அம்மா கிட்ட கேட்பேன் நாளைக்கு நமக்கு வரப்போற குழந்தைங்க வந்து கேட்டர கூடாதுன்றதுக்காகதான் இப்படி யோசிச்சது அதனால தான் சரி அண்ணன் பிள்ளைங்களையும் அங்கேயே படிக்க வச்சிரலாம் CBSE ல சேர்த்து படிச்சதுங்க அப்படின்னா okay அப்படி இல்ல அதுங்களுக்கு set ஆகல அப்படின்னா நம்ம மாத்திரலாம் அப்ப~

fees கூட நம்ம வந்து books எல்லாமே change ஆகும் abroad ல படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் relative ல கூட பிள்ளைங்க எல்லாம் படிக்குதுங்க அதுங்க books அ வாங்கி பாத்தேன்னா full ஆவே வந்து international syllabus தான் அது பார்க்கும் போது நம்ம இப்ப eighth standard ல படிக்கிறதெல்லாம் அதுங்க fifth standard லயே படிச்சுருங்க அதுங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுரும் so எந்த ஒரு விஷயம்னாலுமே வந்து நம்ம சொல்லிக் கொடுத்து அடுத்தடுத்து கத்துக்கணும்ன்னு சொல்லிட்டு நினைக்காதுங்க education மூலியமாவே அந்த விஷயத்த வந்து correct ஆ learn பண்ணிக்குங்க இல்ல அத அதாவது இப்ப eighth இது fifth வந்துரும் syllabus அப்படின்றீங்கல்ல அது வந்து பிள்ளைங்களுக்கு கஷ்டமா இருக்காதா படிக்கிறதுக்கு இல்ல பிள்ளைங்க நல்லா knowledgeable ஆ இருந்துச்சுங்க concentrate பண்ணி படிக்குதுங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா படிச்சிருங்க அதுல வந்து படிக்க பிடிக்காம விருப்பம் இல்லாம parents படிக்க சொல்றாங்க அப்படின்னு படிச்சுதுங்கன்னா கஷ்டம்

சரி ச~ இல்ல இல்ல நான் வீட்டுல கேட்டுட்டு சொல்றேன் இல்ல எங்க relative ல ஒரு பையன் அப்படிதான் CBSE ல join பண்ணான் அவங்க அம்மா சேத்து விட்டாங்க ஆனா திரும்பி tuition ன்னு ஒண்ணு வச்சு இது பண்ணி fees கட்டி hello

இல்ல எங்க relative ல ஒரு பையனை CBSE ல சேர்த்து விட்டாங்க செயின்ட் ஜேம்ஸ்ல ஆனா அந்த பையனுக்கு திரும்பி தனியா tuition ன்னு வச்சு அப்பதான் அவனுக்கு அந்த படிக்கிற இதே புரிய வைக்க முடியுது அப்படியா சரி நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அத வந்து சேர்த்துக்கோங்க matriculation ல சேர்க்கணும்னா CBSE எங்களை மாதிரி நீங்க வந்து CBSE ல போடுங்க பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கு set ஆயிரும் okay அப்படின்னா அதிலேயே படிக்க வைப்போம்

சரி நான் வீட்டுல கேட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு நான் வந்து CBSE யா matric கான்னு சொல்றேன் CBSE ல படிக்க வைக்கிறது வந்து கொஞ்சம் amo~ amount wise உ மிச்சது எல்லாமே வந்து கொஞ்சம் high ஆ தான் இருக்கும் but வந்து பிள்ளைங்களோட quality, education அதுவுமே வந்து நம்ம எதிர்பார்க்கிறதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்களுமே இப்ப யோசிச்சோம் அதனாலதான் இப்ப நீங்க ஜேம்ஸ் சொன்னீங்க but அண்ணா வந்து அல்ஃபால போட்டுறலாம் அல்ஃபான்னா கொஞ்சம் useful ஆ இருக்கும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் அங்க CBSE எல்லாமே வந்து கொஞ்சம் best ஆ இருக்கு compare to other schools வந்து இங்க வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டிருந்தாங்க அதுக்காகதான் யோசனையா இருக்கு அல்ஃபால fees அதிகம் தானே hello நீங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது ரிஸ்வானா கொஞ்சம் sound ஆ பேசுங்க

சொல்லுங்க கேட்குது உங்களுக்கு கேட்குதா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

இல்லை அல்ஃபாலன்னு எடுத்துட்டா fees அதிகமா இருக்கும் இல்ல

ஓ அவ்வளவா ஆமா வருஷத்துக்கு eighty thousand அத நீங்க வந்து split பண்ணி கட்டிக்கலாம் இப்போ ஒரு ஒரே time ல நம்ம அவ்வளவும் கட்டப்போறது இல்லலை மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி மூணு term ஆ கட்டிக்கலாம் ஒரு வாட்டி வந்து இருவத்தஞ்சாயிரம் இருவத்தஞ்சாயிரம் கட்டுனா மொத்தம் எழுபத்தஞ்சாயிரம்

ஓ

அதுக்கப்புறம் கூட scholarship லாம் நிறைய குடுக்கறாங்க போல அந்த மாதிரி ஏதாவது arrange பண்ணி குடுத்தாங்கன்னா useful ஆ இருக்கும் நான் பேச சொல்லிருக்கேன் பேசுறேன்னு சொல்லிருக்காங்க அண்ணனும் நீங்களும் உங்க வீட்டுல கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அல்ஃபால போடலாம் அப்படின்னா அல்ஃபால கூட போட்டுக்கலாம் சரி நான் வீட்டுல கேட்டுட்டு சொல்றேன் இந்த school ஒரு செயின்ட் ஜேம்ஸ் செயின்ட் ஜேம்ஸ் matric க்கு அல்ஃபா school உ ரெண்டுல எதாவது ஒண்ணு இருந்தா join பண்றப்போ உங்களை கூப்பிடறேன்

கண்டிப்பா call பண்ணுங்க ஏன்னா நம்ம பார்த்துட்டு கூட முடிவெடுத்துக்கலாம் okay வா எப்படியும் நம்ம இந்த ஜூன் மாசத்துக்குள்ள சேர்த்தாகணும் இல்ல இந்த மாசம் அவங்க அங்க இது குடுத்துட்டு இருக்காங்க application form உ அதுக்காகதான் நான் உங்கள்ட்ட கேட்டுட்டு சரி நான் வாங்கப் போகும்போது கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சேன் இல்ல நான் போகும்போதே உங்களுக்கு வாங்கிட்டு வந்தருவா

ஒரு நிமிஷம் wait பண்ணுங்க நான் அந்த number உங்களுக்கு தரேன் நீங்களே call பண்ணி கேக்குறீங்களா அந்த school க்கு எதுக்கும்

அம்பத்தி எட்டு

பன்னெண்டு சரி நான் இந்த number க்கு call பண்ணி கேட்~ கேட்டுட்டு வீட்லயும் கேட்டுட்டு சொல்றேன் okay okay நீங்க கண்டிப்பா சொல்லுங்க எப்பன்னு சொல்லிட்டு பேசிட்டு இந்த number க்கு call பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு நிறைய என்னைய விட நிறைய இன்னும் details சொல்லுவாங்க. அது மூலியமா உங்களுக்கு என்னன்னு தெரிய வரும் அதுக்காகதான் சொல்றேன் okay வா

வேற எங்கேயாவது நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேற எங்கேயும் செயின்~ செயின்ட் ஜோசப்லதான் பையனைக் கேட்கலாம்ன்ட்டு இருந்தேன் செயின்ட் ஜோசப்லயா அங்க fifth வரையும் தான் பசங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் வந்து full ஆ girls மட்டும்தான் அதுக்காகத்தான் அங்க நாங்க யோசிச்சோம். மாத்திட்டே இருக்க முடியாது இல்லை school உ செயின்ட் ஜோசப்ல பசங்களுக்கு மட்டும் தானே இல்ல இல்ல அது வந்து பொண்ணுங்க பசங்க fifth வரைக்கும்தான் இருக்கு

சத்திரத்~ bus stop bus stand கிட்ட இருக்குல்ல அங்க சத்திரம் அது வந்து matriculation கிடையாது அது state board அது வெறும் சமச்சீர் கல்வி மட்டும் இருக்கும்ல அது வெறும் அந்த அஞ்சு book மட்டும்தான் தமிழ், இங்கிலிஷ் maths, science, social இப்ப எனக்கு வந்து பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு அதான் பொண்ணு இங்க இந்த மாதிரி அல்பா அந்த மாதிரி செயின்ட் ஜேம்ஸ் செயின்ட் ஜேம்ஸ் அந்த மாதிரி சேர்த்துட்டா பையனை செயின்ட் ஜோசப் சேர்லா~ சேர்க்கலாம் okay okay அதுவும் நல்ல idea தான் இங்க ஆனா பார்த்துக்கோங்க பசங்க வந்து பின்னாடி feel பண்ணக்கூடாதுல்ல நம்ம state board ல படிக்க வச்சுட்டோம் matriculation ல படிக்க வைக்கல எதனாலுமே இதுதான் இப்ப வந்து எங்க படிச்சாலும் பிள்ளைங்க படிக்கிறது பொறுத்துதான் இருந்தாலும் நம்ம வந்து அதுங்களோட தரத்தை கொஞ்சம் அதிகமா காமிக்கணும்ல அதுக்காகதான் சொல்றேன் ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் சரி நான் வீட்டுல கேட்டுட்டு சொல்றேன்

நான் first செயின்ட் ஆன்ஸ்ல படிச்சேன் state board தான் சரி சரி இல்லை நம்ம படிச்ச காலத்துல என்ன state board எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் mostly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 okay okay சேவா சங்கம்னா இங்கே junction கிட்ட இருக்கேன் அதுவா cantonment ல இருக்குல்ல cantonment ல ஆமா ஆமா அங்கயா

அப்படியா சரி சரி ninth ல இருந்து அங்க படிச்சேன்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

இல்ல இல்ல twelfth வரைக்கும் சேவா சங்கத்திலேதான் படிச்சேன் நீங்க எந்~ நீங்க எந்த school ல படிச்சிங்க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

நான் வந்து railway school தெரியுமா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

அங்க படிச்சேன் tenth வரைக்கும் அப்புறம் eleventh twelfth வந்து கேட்ட group correct ஆ set ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாறிக்கிட்டேன்

அந்த school ல படிச்சேன் சரி சரி இல்ல செயின்ட் ஜோசப்ல fees அதிகம்தானே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

ஆமா ஆமா கொஞ்சம் ரொம்பவே அதிகமாதான் இருக்கும் ஆனா நல்லா இருக்கும் full ஆவே வந்து இங்கிலிஷ் knowledge நல்லா gain பண்ணிக்கலாம் நம்ம

ஆஹ் ஆமா நான் சொன்னது அந்த ஆங்கிலோஇந்தியன் தான்

கண்டிப்பா நீங்க சொல்லுங்க நான் வந்து வீட்ல இங்க எல்லாத்தையும் நானும் பேசிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அதுக்கப்பறம் கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ பைஜுஸ்ன்னு ஒரு app ல இருந்து வேற call பண்ணிட்டே இருக்காங்க அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எதுவும் tuition center மாதிரி

ஓ அப்டியா இல்லை இப்ப என் sister க்கு வந்து phone வந்துட்டே இருக்கும் school ல number குடுத்தாங்கன்னு சொல்லி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 neet க்கு வந்த உடனே tuition பக்கத்துல எல்லாம் அனுப்புறதுக்கு நிறைய பேர் விட மாட்டாங்க so online tuition மாதிரி அந்த இது அதுமே useful தான் but எல்லாத்துக்கும் அது set ஆகாது நம்ம எவ்வளவு நேரம் வந்து mobile பாத்தே படிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம் இல்ல அங்க அதுலையுமே fees அதிகமா கேக்கறாங்க ஒரு subject க்கு thousand rupees அந்த எல்லா பக்கமும் இப்ப fees வந்து அதிகமாதான் கேக்கறாங்க எங்கேயுமே normal fees லாம் கிடையாது எல்லா இடத்துலயுமே வந்து கொஞ்சம் fees over ஆதான் இருக்கு அதாவது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா starting ல வந்து thousand pay பண்ணுங்க எல்லாம் subject க்கும் அப்படின்னு ஆனா அதே என் தம்பி சொல்றான் அது அப்படி வரச்சொல்லி இது பண்ணுவாங்க போனா வந்து ஒரு subject க்கு thousand rupees கேட்பாங்க அப்படின்னு சொன்னான்

புரியுது நீங்க சொல்றது அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க but அவ்ளோ fees ஆகாதுன்னு நினைக்கிறேன் எப்படி அவுங்க students ஓட studies அ பொறுத்து நல்லா படிக்கிற பையனா இருந்துச்சுன்னா fees கம்மியா இருக்கும் இதே பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கல அப்படின்னாதான் fees அதிகமா இருக்கும் நான் எதுக்கும் உங்களுக்கு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 உம் சரி நீங்க விசாரிச்சு வைங்க நானும் call பண்றேன் என் வீட்டுல கேட்டுட்டு

நான் ஒரு number கொடுத்தேன்ல அந்த number க்கு call பண்ணி பேசுங்க அவங்க வந்து எல்லா details ம் கொடுப்பாங்க எந்த school உங்களுக்கு okay வா இருக்கு set ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்க வீட்டுலயும் பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த மாசத்துக்குள்ளயே போய் application வாங்கிட்டு எப்ப join பண்ணலாம் confirm பண்ணிக்கலாம்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 ஆஹ் நீங்களும் கேட்டுட்டு சொல்லுங்க நானும் கேட்டுட்டு உங்களுக்கு call பண்றேன் okay வா